எல்லாமே உன்ன size எல்லாமே correct ஆ இருக்கு ஆனா damage இருக்குன்னு வச்சுக்கோ

damage வச்சுட்ட இருக்கு அப்படின்னா ஆஹ் இப்போ நீ அந்த app க்குள்ள போனேன்னா stars கேக்கும் அந்த அப்படியே அந்த app க்குள்ளே போன உடனே வந்து உனக்கு அப்படியே அந்த screen லேயே வந்து

அந்த dress உ pic குடுத்துட்டு product வீட்டுக்கு வந்துருச்சுல so வந்து நம்ம order பண்ணது வந்து delivered ன்னு காட்டும் ஆமா தானே இப்ப delivery ன்னு காட்டிட்டு அப்புறம் நம்ம

return பண்ண முடியும் உங்களது இப்ப நம்ம delivery ன்னு வந்துருச்சு so அது வந்து okay ஆயிட்டு இருக்கும் திரும்ப போய் அதுக்குள்ள போயிட்டு முதல்ல return பண்ண முடியுமா ஆஹ் அஹ் அவங்க ஒரு one day க்கு அப்புறம் வருவாங்க இல்லை அவங்ககிட்ட தான் இருக்காங்க இதே ஊர்ல தான் சுத்திட்டு இருக்காங்கன்னா வந்துடுவாங்க

அவங்க அவங்க ஊர் தாண்டி போயிட்டாங்க கொஞ்ச தூரம் ஆயிடுச்சுன்னா வரமாட்டாங்க ஒரு two days கழிச்சுதான் வருவாங்க நம்ம போய் அவங்க கிட்டயே அப்படியே direct ஆ கொடுத்திடலாமா product வந்து damage ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுத்திடலாமா இல்லை நம்ம phone ல ஏதாவது பண்ணணமா return option

அது அவ்ளோ, அதான்டி home screen க்கு போற இல்லை நீ போனேன்னா அந்த app க்குள்ள போன உடனே அந்த photo காமிச்சு கீழே stars கேக்கும்

இப்போ கேக்காதா அது நம்ம

ஆஹ் அஹ் ஆமா அப்பதான் கேக்கும் அப்ப கேட்டா கேட்டுச்சுன்னா நீ வந்து அது wrong option குடுத்துட்டு அஹ் அஹ் orders பண்ணல்ல அதிலயே போயிட்டு அங்க பாத்தேன்னா அங்க வந்து delivery ஆயிட்டு இருக்கும்

அங்க வந்து கீழ வந்து return அப்படின்றது இருக்கும்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

அதே மாதிரிதான் return நீ click பண்ணுனா அதுவும் கேட்பாங்க அதுல வந்து இப்போ வந்து damage ஆயிட்டிருக்குன்னா damage அப்படின்னு போடு ஆஹ் அதை அப்படியே click பண்ணினே போனேன்னா அதுக்கப்புறம் வந்து re~ ஆமா அதிலேயே நிறைய options உம் கேட்பாங்க அப்படி இல்லை நீயே create பண்ணி சொல்றே

இப்ப வந்திருக்கிற parcel ல இந்த எதுவுமே இல்லை ஆனா வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னா நீயே type பண்ணி சொல்லு

நீயா type பண்ணேன்னா அது next அப்படின்னு கேக்கும் next அப்படியே size problem ஆ என்ன ஏது அப்படி ரெண்டு மூணுவாட்டி கேப்பாங்க

you அப்புறமா வந்து your return confirm அப்படின்னு கேப்பாங்க அஹ் ஆமா confirm அப்படின்னு சொல்லிட்டு click பண்ணேன்னா அவங்களுக்கு போய் message சேர்ந்திடும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்ணுவாருன்னா return parcel வாங்க வருவாரு call பண்ணுவாரு உனக்கு

இந்த மாதிரி வந்து parcel return ன்னு போட்டுருக்கீங்களே confirm ஆ வரட்டா அப்படின்னு கேட்டு ஒரு வாட்டி அஹ் கேப்பாரு ஆமா வாங்க confirm தான் returned அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து வாங்கிப்பாங்க

அவங்க வந்து வாங்கிக்கின்னு amount வந்து

account நம்ம அங்க போயிட்டு account details எல்லாம் கொடுக்கணுமா ஆமா return கொடுக்கிறேன்ல அதான் சொன்னேனேன்னா ஓ இப்ப அங்கயே details எல்லாம்

இது return பண்றேல்ல அதுக்கு வந்து அஹ் அதுக்கான reason சொல்லிட்டு அதுக்கப்புறம் your account details அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீ சொல்லிட்டேன்னா எவ்வளவு நாள்ல process அந்த amount வந்து நம்ம bank account க்கு வரும் ஹம் வந்துரும் அன்னைக்கே கூட வந்திடலாம் ஒரு நாள் கழிச்சு கூட வரலாம் அந்த மாதிரி ஓ ஓ minimum two days க்குள்ள வந்திரும் ஆஹ் வந்துடும் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படுறதுக்கு எல்லாம் தேவை இல்லை அதெல்லாம் கண்டிப்பா வந்துடும் okay இப்ப வந்து நான் product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 இப்போ நம்ம product order பண்றோம்ல இப்ப வந்து order பண்ணிட்டோம் product க்கு வீட்டுக்கு வந்துருச்சு so நம்ம வந்து அதிலேயே வந்து return பண்ணாம இப்ப money அவங்களுக்கு நம்ம கையில கொடுக்காம நம்ம exchange offer பண்ணலாம் அதிலேயே இந்த product பதில் இந்த product நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அப்படி பண்ண முடியாதே

அவன் இப்போ

புரியுதா அவர் வந்து ஒரு bag ல எடுத்துகிட்டு வருவாருடி

அவர் வந்து order குடுத்துகிற பொருளுங்க மட்டும்தான் எடுத்துன்னு வருவாரு

இப்போ வந்து நீ உங்க ஊருலியே ஒரு வாருன்னா உங்க ஊர்~ இப்ப நம்ம ஊர்லயே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் order குடுத்திருப்பாங்க

அதுல ஒரு நாலு dress சு ஒரு நாலு ஏதாச்சும் kitchen item மு அஹ் இன்னும் வந்து jewellery set அந்த மாதிரி order பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோ

நீ exchange பண்ற product அவர் வச்சின்னு இருக்கணும் இல்ல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 புரியுதாநான் சொல்ல வர்றது அவருக்கு வந்து என்ன தேவையோ அது மட்டும்தான் எடுத்துன்னு வருவாரு ஆஹ் two days கழிச்சுதான் வருது product அப்ப வந்து நம்ம phone லதானே exchange offer கொடுக்கிறோம் exchange கொடுத்தா இப்ப அந்த company அங்க இருந்து வந்து products வந்த உடனே இவங்க வந்து exchange பண்ணலாம் அந்த மாதிரி இல்லையா இதுல

வராததுக்கு முன்னாடியே நீ call பண்ணி அப்படி பண்ணிட்டன்னா அதெல்லாம் வந்துடும்

ஆஹ் நீ வந்துட்ட பிறகு கிட்ட வீட்டுக்கு கிட்ட வந்துட்ட அப்புறம் வந்து இல்ல நான் exchange பண்றேன்னா அப்ப பண்ண மாட்டாரு ஒ சரி

இப்ப அதே மாதிரி, இதே மாதிரி தானே எல்லா online app லயுமே ஆமா ஆமா எல்லாத்திலையும் இதே மாதிரிதான் same தான் அதுலயும் அதே மாதிரிதான் entrance வந்து கேக்கும் phone number கேக்கும் OTP வரும் அதுக்கப்புறம் வந்து ஒண்ணு ஒண்ணா அப்படியே போயினே இருந்ததுன்னா எல்லாத்துலையுமே cash on delivery இருக்கும் ஆஹ் இருக்கும் இருக்கும் கண்டிப்பா எல்லா நான் cash on delivery தான் பண்றது இப்போ நம்ம வந்து இப்போ அப்படியே online payment பண்றோம்னா நம்மளுக்கு cost கம்மியாகும்ல அப்படி எல்லாம் கம்மியாகாதா cost உ

ஹம் இருக்கு அப்படிக்கூட ஒவ்வொரு அந்த app பொறுத்து இருக்கு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

ஓ இதுல coupon code எல்லாம் எதுவுமே இல்லையா code அந்த மாதிரி இந்த code

நீங்க ஒண்ணொண்ணா ஒரு ஒரு நாளைக்கு அப்படியே use பண்ணிட்டே வாயேன் உனக்கும் தெரியும் அந்த app பத்தி அப்படியே உள்ள போகப் போக

ஹம் எல்லாமே first time இதான் order பண்றியா நான் first time இதான் order பண்றது எல்லாமே இதுலயே இருக்கும்ல நம்மளுக்கு தேவையான எல்லா things மே எதுவுமே நம்ம போய் வெளிய வாங்குறத விட online லயே கிடைக்கும்ல எல்லாமே ஆமா ஆமா எல்லாமே கிடைக்குது கம்மி கூட rate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

ஹம் இதுல எல்லாம் அவ்ளோ இல்லை ஆனா எல்லாமே இருக்கு இதிலேயே but என்ன damage வந்திருமோ damage ஆ வந்துருமோ அப்படின்னு சொல்லித்தான் கொஞ்சம் பயமாருக்கு இல்ல இல்ல damage எல்லாம் வராதுடி எப்பயாச்சும்தான் வரும் எனக்கு இது வரைக்கும் நான் எவ்வளவு orders பண்ணியிருக்கேன்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

ம்ஹும் வரல

ஒரு சில ஒரு சில time தான் அது damage அப்படின்றது வருது ஆனால் அது எப்பவுமே வருமா அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை ஆனால் என் தங்கச்சிக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு

ஹம் அதுக்கப்புறம் நாங்க அது வந்து அதே மாதிரி return போட்டோம்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

ஹம் உம் சரி சரி புரிஞ்சிருச்சில இப்ப நான் சொன்னதுல உனக்கு

சரிப்பா அதுக்குதான் call பண்ணேன்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

சரி okay டி பாக்கலாம். ஆஹ் சரி

ஆஹ் hello வணக்கம் mam belstar developers ல இருந்து பேசறோம் mam. உங்களுக்கு என்ன mam தேவை இருக்கு?

okay mam. நம்ம வந்து இப்போ நெறைய loans offer பண்ணிட்டு இருக்கோம் mam vehicle loans home loans personal loans உங்களுக்கு home loan வேணுமா mam?

okay mam okay mam. அங்க நம்ம office வந்து தில்லை நகர்ல இருக்கு okay mam. நம்ம எடம் வந்து எத்தன square feet mam வரும்? ரெண்டாயிரத்து நானூறு வருதா இல்ல ஆயிரத்து எரனூறு வருதா mam? ஆயிரத்து இருநூறு square feet வருதா mam home loan தா? mam நீங்க working இல்ல non-working ஆ mam? hello mam கேக்குதா? okay mam okay mam. இல்ல நீங்க work பண்ணிக்கிட்டிருக்கீங்களா இல்ல வீட்லதா இருக்கீங்களா? okay mam okay mam. நம்ம வந்து நம்ம loan process பத்தி உங்களுக்கு explain பண்ணலாமா? ஒரு ten minutes ஆகும். okay mam okay mam. நீங்க loan amount எவ்ளோ mam எதிர்பாக்கறீங்க? ஒரு twenty lakhs இல்ல எவ்ளோ mam எதிர்பாக்கறீங்க? okay mam thirty lakhs வேணுமா mam first நீங்க வந்து loan process வந்து நாங்க வந்து field officer னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் அந்த இடத்த பாக்க அனுப்புவோம் mam. நீங்க அவங்க கூட போற மாதிரி இருக்கும். இடத்த காமிக்கறதுக்கு. அவங்க கூட போய்ட்டு எடத்த காமிச்சிட்டு அவங்க வந்து okay இந்த land வந்து develop ஆன area லதா இருக்கு ஒரு forty lakhs something போகும் அப்படீனு அவங்க manager க்கு report கொடுத்தாங்கனா உங்களுக்கு வந்து நீங்க கேக்கற thirty lakhs வந்து amount வந்து sanction பண்ணி தந்துருவாங்க mam நாம்ம amount வந்து sanction பண்றது வந்து பாத்தீங்கனா full payment ஆ பண்ண மாட்டாங்க mam thirty lakhs கேக்கறீங்கனா fifteen fifteen ரெண்டா பிரிச்சுதா mam போடுவாங்க. அது உங்களுக்கு okay தான mam? ஏன்னா மிச்ச company ல லாம் எப்படினு தெரியாது. நம்ம company வந்து ரொம்ப loyalty யான company. அதனால amount வந்து correct டா process ஆகுதா என்னனு check பண்றதுக்காக ஒரு fifteen lakhs போடுவாங்க. நீங்க correct ஆ அந்த amount எடுத்து

ரெண்டு settlement ஆ பண்ணுவாங்க mam. அது உங்களுக்கு okay தான mam okay mam husband என்ன work mam பண்றாங்க இல்ல married ஆ இல்ல okay mam okay mam. ஒன்னும் பிரச்சினை இல்ல. இப்போ loan யார் பேர்ல mam எடுக்கறீங்க? உங்க பேர்ல எடுக்கறீங்களா இல்ல அவங்க பேர்ல எடுக்கறீங்களா mam? உங்க பேர்லதா super mam. நீங்க எங்க mam work பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க work பாக்கற company ல salary account இருக்கில்ல mam. அந்த pay slip மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க mam வரும்போது. passport size photo ரெண்டு, அதுக்கப்பறம் உங்க இடத்தோட document டோட xerox, அப்பறம் aadhar card PAN card xerox கொஞ்சம் வேணும் mam அதுக்கு அப்புறம் ஆஹ் note பண்ணிக்கோங்க mam passport size photo. ரெண்டு, அப்பறமேட்டு இடத்தோட document இருக்குல்ல mam registration பண்ணிருப்பீங்கல்ல? அதோட documentSLRcopy, அப்பறமேட்டு அந்த வரைபடம் எல்லாத்தையும் சேத்து FMC எல்லாத்தையும் சேத்து ஒரு செட்டா xerox எடுத்துக்கோங்க mam. இல்ல mam original proof வந்து நாங்க loan வாங்கறப்போதா நம்ம இப்போ apply தா பண்றோம் so நீங்க xerox எடுத்துட்டு வந்தா போதும். xerox எடுத்துக்கோங்க. ஆஹ் அதுக்கப்பறமேட்டு உங்க PANcard உங்களோட PANcard உங்க aadhar card xerox address proof க்கு ration card xerox ம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க mam okay mam ஆமா mam nominee கண்டிப்பா இருக்கனும். உங்க husband யே nominee யா போட்டுக்கலாம். அவங்களுக்கு aadhar card PAN card xerox இருந்தா போதும் mam

இல்ல mam. உங்களுக்கு வந்து வேற யாராச்சும் guarantee கொஞ்சம் போட்டு ஆகனும் mam. ஏன்னா amount கொஞ்சம் பெருசா இருக்கறதனால உங்க relatives இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க friends யாராச்சும் இருந்தா ஒரு guaranteer கண்டிப்பா போட்டு ஆகனும் mam aadhar card PAN card address proof வேற எதாச்சும் driving license அந்த மாதிரி இருந்தாகூட okay தா mam

அப்படியா mam. இப்போ வந்து நாங்க bike ல new scheme ஒன்னு வச்சிருக்கோம் vehicle loans ல வந்து. அவங்க civil score வந்து check பண்ணுவோம் mam அவங்க எதும் credit card use பண்றாங்களா mam?

நாங்க வந்து அவருக்கு எந்த showroom ல வேணுமோ showroom யே நாங்க போய்ட்டு bike அ உங்க கூட வருவோம். அவங்க கேக்கற bike அ வந்து நாங்களே loan amount போட்டு settlement பண்ணிட்டு நீங்க bike அ எடுத்துக்கனும் every month due மட்டும் எங்க company க்கு pay பண்ணிட்டா போதும் mam. okay mam. இப்போ நீங்க கேட்ட home loan amount வந்து thirty lakhs கேட்டீங்க. உங்களுக்கு எத்தன years க்கு mam plan வந்து எத்தன years க்கு mam plan பண்ணிருக்கீங்க? ஒரு twenty years ஆ? இல்ல thirty years அந்த மாதிரி போட போறீங்களா mam? every months interest எவ்ளோ வரும் என்ன ஏதுனு நா வந்து கொஞ்சம் explain பண்ணுவோம் அதுக்காக கேக்கறேன். போட்டா போதுமா mam? அப்போ twenty thirty years க்கு போட்டோம்னு பாத்திங்கண்ணா நீங்க வந்து every years every months பாத்திங்கண்ணா ஒரு thirty thousand something pay பண்ற மாதிரி இருக்கும் mam. okay mam. வேற loan எதுவும் வாங்கிருக்காங்களா? வேற எதுவும் commitments இருக்கா mam? ஏன்னா எல்லாம் கேட்டுட்டு உங்களால எவ்ளோ கட்ட முடியும்னு கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரிதா mam நம்ம company ல வந்து customer ரோட satisfaction தா முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம்

okay mam அப்போ ஒன்னும் பிரச்சினை இல்ல. நம்ம வந்து fifteen thousand இல்ல twenty thousand pay பண்ண முடியும்னா நம்ம வந்து year கொஞ்சம் extend ஆகற மாதிரி இருக்கும் mam ஒரு five years extra போட்டுக்கலாம் twenty-five twenty years சொல்றீங்கனா நம்ம வந்து twenty-five years ஆ வந்து extend பண்ணிக்கற மாதிரி இருக்கும் mam. அது ஒன்னும் பிரச்சினை இல்லல mam உங்களுக்கு? இல்ல mam correct ஆ plan பண்ணிதா பண்றோம். நீங்க correct ஆ கட்டிருங்க suppose கட்ட முடியல ஏதோ emergency medical emergency வந்துருச்சு அது மாதிரி கட்ட முடியல எல்லாராலையும் கட்ட முடியாது. அந்த மாதிரி இருந்தா முன்னாடியே inform பண்ணிட்டீங்க அப்டீனா நாங்க penalty எதுவும் போட மாட்டோம் mam. முன்னாடியே inform பண்ணாம நாங்க வந்து call பண்ணாலும் response பண்ணாம இருக்காங்க ஆஹ் கொஞ்சம் இதுமாதிரி பண்ணிட்டிருந்தாங்கனு சொன்னாங்கனா நாங்க வந்து

நாங்க வந்து evening வந்து எங்க நா உங்க manager கிட்ட inform பண்ணிடறேன். details லாம் சொல்றேன். நீங்க அந்த number க்கு whatsapp பண்ணிருங்க. mam நா ஒரு number சொல்றேன். நீங்க உங்க details லாம் அந்த number க்கு whatsapp பண்ணிருங்க. ஆஹ் note பண்ணிக்கோங்க nine eight four eight two five three two seven one ஆ? இல்ல sir இது வந்து எங்க ஆ office manager ஓட number mam தியாகராஜன்னு சொல்லிட்டு அவர் பேரு. அவர்க்கு வந்து இதுமாதிரி உங்க details அனுப்ச்சு loan apply பண்ணிருக்கோம் அப்படீன்னு சொல்லுங்க. நா அதுக்குள்ளயே process லாம் பண்ணி நா உங்களுக்கு ஆஹ் அமிச்சிருவேன் mam. நா sir க்கு mail அனுப்ச்சிருவேன். அவர் வந்து உங்களுக்கு வந்து call பண்ணுவாங்க. evening போல call பண்ணி உங்க land பத்தி கேப்பாங்க. எங்க இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க திரும்பியும் okay sir. உங்களுக்கு இப்போ urgent ஆ loan தேவைனா நீங்க இன்னைக்கு evening கே கூட வந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு எப்போ mam loan தேவைப்படுது? அப்படியா mam. அப்போ இன்னைக்கு husband கூட evening work முடிச்சிட்டு வந்த உடனே கூட வர சொன்னீங்கனா அவங்களே vehicle ல்ல வருவாங்க. நீங்க போய் உங்க எடத்த காமிப்பீங்க. காமிச்சிட்டு அவங்க approve பண்ணிட்டாங்கனா நீங்க ஆஹ் சொன்ன மாதிரி proof லாம் கொஞ்சம் xerox எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொண்டு போய்ட்டு loan application இருக்கும். நீங்க அதுல fill up பண்ணிட்டு கையெழுத்து வாங்கிட்டு உங்களுக்கு call பண்ணுவாங்க mam. இதுமாதிரி sanction ஆயிருச்சு உங்களுக்கு அப்படீனா நீங்க check பண்ணிக்கோங்க. ஆஹ் எடுத்து நீங்க வந்து billing process ஆனா billing process ஆகுதுனு தெரிஞ்சாதா mam extra amount வந்து payment பண்ணுவாங்க நா இப்பயே clear ஆ சொல்லிட்டேன். ஆமாமா mam இப்போ வந்து நாங்க fifteen lakhs amount தந்துட்டோம். அது வந்து நீங்க வீடு வந்து basement கட்டி correct ஆ ஒரு one month கழிச்சு நாங்க வந்து பாக்கும்போது process ஆயிட்டிருக்கு basement போட்டுருக்காங்க. வேற எந்த business க்கும் use பண்ணல வேற எதுக்கும் use பண்ணல Illegal business எதுக்கும் use பண்ணல அப்டீனு தெரிஞ்சதுக்கப்பறம் நாங்க வந்து next amount வந்து company ல அது கொஞ்சம் photo எடுப்பாங்க mam இங்க building work பாக்கறத அது மட்டும் உங்க proper அது வந்து mail அனுப்பனாதா இங்க process mail manager க்கு அனுப்பின உடனே அவர் okay ப்பா next amount pay பண்ணிடுங்க அப்டீன உடனே உங்களுக்கு next தந்துருவாங்க. நீங்க வந்து அது every months வந்து EMI மட்டும் கொஞ்சம் correct plan பண்ணி பண்ணிக்கோங்க mam ஆமா mam. தில்லை நகர் tenth cross left side ல இருக்கு mam. கடைசில ஒரு water tank இருக்கும் அதுக்கு பக்கத்துல. நீங்க வர மாதிரி இருந்தா என் number க்கு கூட call பண்ணிட்டு வாங்க.

vehicle loan னா இப்போ peek ல எங்களுக்கு vehicle loan தா போய்க்கிட்டிருக்கு. அதையும் நாங்க பாத்து பண்ணிடறோம். okay mam. வேற எதுவும் தகவல் தேவைப்படுதா mam உங்களுக்கு? okay mam தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. நன்றி mam. குரு குரு ஹரிராய் சாஹிப்.